அதுக்கு வெளியே ஒரு ஆள் வந்து நிக்கறாரு.

இங்க ஏ_சி வச்சிருக்காங்க ரெண்டு லைட் போட்ருக்காங்க.

இது பார்க்கர்கெ ஒரு கார் பார்க்கிங்னு சொல்லலாம்.

இத சுத்தி நறைய பில்லெல்லாம் மொளச்சி நிக்குது அதுல மரக்கன்று வைச்சி அதை சுத்தி கம்பி வேற வெச்சிருக்காங்க.

இந்த தூன்ல ஒரு பலூன் கட்டிற்குறைது.

இது ஒரு பீச் சைடு இந்த பீச் சைடுல ஒரு மண்டபம் போல ஒன்னு கட்டிருக்காங்க.

காரோட கீழ ஒரு கம்பிய வெச்சு பேலன்ஸ் பண்ணிருக்காங்க.

இதுல சாமி சிலெங்க வெச்சு ஒரு ஆளு பூசெ பண்ணிட்டு இருக்காரு.

ஒரு கவர்ல நறைய ஆரஞ்சு பழங்கள்லாம் இருக்குது.

இதுல பிரண்ட்ல நறைய கார்ல நிப்பாட்டிருக்காங்க அதுலெ ஆட்கள்லா நின்னு பேசிட்டிருக்காங்க.

இத பாத்தீங்கன்னா ஒரு பெரிய திங்ஸ் ஓட திங்ஸ் நெறைய திங்ஸ் இருக்கிற ஸ்டோரு .

செவர்ல பிராண்ட்ஸ்ல நெறைய பக்கெட் அடிக்கி வச்சிருக்காங்க.

ஆபீஸோட பிரண்ட்ல ஒரு மரத்துல ரெட் கலர் வித் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.